கடத்துபவையும் அல்ல எடுத்துக்காட்டு மைக்கா சுண்ணாம்புக்கல் ஜிப்சம் போலமைப் பாஸ்பேட் முதலியன மைக்கா மஸ்கோவைட் மற்றும் பயோடைட் ஆகியவை மைக்காவின் தாதுக்களாக மின் மற்றும் மின்னணு தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் கனிமங்களில் இதுவும் ஒன்று மின் தொழில்களில் காப்பு பொருளாக பயன்படுத்தப்படுகிறது மசுகு எண்ணெய் மற்றும் அலங்கார சுவரொட்டிகள் தயாரிப்பில் பொடி வடிவில் சேர்க்கப்படுகிறது சீனாதான் மைக்கா உற்பத்தி செய்வதில் உலக அளவில் முன்னிலை வகிக்கிறது ரஷ்யா பின்லாந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் துருக்கி மற்றும் கொரிய குடியரசும் மைக்கா உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்தியாவின் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் மைக்காவானது ஆந்திரப்பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் ஜார்கண்டில் கிடக்கிறது சுண்ணாம்புக்கல் சுண்ணாம்புக்கல் என்பது ஒருவித படிவுப்பாறை ஆகும் மடிந்த கடல் உயிரினங்களின் எலும்பு துண்டுகள் சிதைவுற்ற ஏற்பட்ட படிவினால் ஏற்படுபவை ஆகும் எடுத்துக்காட்டு பவளப்பாறை ஃபோராமினிப்பெரா மற்றும் மெல்லுடலிகள் போன்றவற்றின் மடிவிற்கு பின்னர் உருவாகும் பத்து சதவிகிதம் படிவப் பாறைகள் சுண்ணாம்பு கற்களாகவும் அதிகப்படியாக நொறுக்கப்பட்ட சுண்ணாம்புக்கற்கள் கட்டுமான பணிக்கென பயன்படுத்தப் படுகிறது மு~ முகப்புக்கள் தரையில் பதிக்கப்படும் கற்கள் சாளரங்கள் அடிமனை படிகட்டுகள் போன்றவை அமைக்கப்படுவதில் சுண்ணாம்புக்கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன நொறுக்கப்பட்ட சுண்ணாம்புக்கல் உலோக பிரிப்பு மற்றும் சுத்திகரிப்பு பணிக்கும் பயன்படுத்தப்படுகிறது போர்ட்லேண்ட் சிமெண்ட் சுண்ணாம்புக்கல்லிலிருந்து தயாரிக்கப்படுகிறது உலகின் பாதிக்கு மேற்பட்ட சுண்ணாம்புகல் உற்பத்தி சீனாவில்தான் நடைபெறுகிறது இதனை அடுத்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்தியா ரஷ்யா பிரேசில் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளும் அதிக அளவு உற்பத்தி செய்கிறது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஆந்திரப் பிரதேசம் குஜராத் சட்டிஸ்கர் மற்றும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இருந்து இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் நான்கில் மூன்று பங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது தமிழகத்தின் பெரிய அளவிலான சுண்ணாம்புக்கல் இருப்பானது ராமநாதபுரம் திருநெல்வேலி அரியலூர் சேலம் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் உள்ளன புதை படிம எரிபொருள் வளங்கள் பொதுவாக புதை படிம எரிபொருள் வளங்களானது இறந்துபோன தாவரம் மற்றும் விலங்குகளின் எச்சங்களிலிருந்து உருவானவை புதை படிமை எரிபொருள்கள் ஹைட்ரோகார்பனிலிருந்து உண்டானவை என பெரும்பாலும் குறிப்பிடப்படுகிறது இவை எரிக்கப்படும்போது வெப்ப ஆற்றலுக்கான ஒரு சிறந்த ஆதாரமாகிறது புதை படிமை எரிபொருள் வளங்களாவன நிலக்கரி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு நிலக்கரி நிலக்கரி என்பது தொல்லுயிர் எச்சங்களில் இருந்து உருவாகும் திண்ம எரிபொருள் ஆகும் முற்றா நிலக்கரி அல்லது பீட் முதலில் உருவாவது ஆகும் நிலக்கரி இவை வீட்டு எரிபொருளாக மற்~ இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை மற்றும் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பயன்படும் உருளைகளிலும் நீராவி இன்ஜின்களிலும் பயன்படுத்தப்படுகிறது நிலக்கரியில் இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்வது வெப்ப சக்தி என அழைக்கப்படுகிறது கார்பன் அளவினை கொண்டு நிலக்கரியினை நாலு வகையாக பிரிக்கலாம் ஆந்த்ர சைட் பிட்டுமினஸ் லிக்னைட் பீட் உலகின் முன்னணி நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடு சீனா ஆகும் இதனை அடுத்து இந்தியா அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா மற்றும் ரஷ்யா நிலக்கரினை உற்பத்தி செய்கின்ற இந்தியாவில் நிலக்கரியை உற்பத்தி செய்யும் இடங்கள் மேற்கு வங்கத்தில் உள்ள ராணிகஞ்ச் தமிழகத்தில் உள்ள நெய்வேலி ஜார்கண்டில் உள்ள ஜார்யா தன்பாத் மற்றும் பொக்காரோ ஆகும் பெட்ரோலியம் பாறைகளின் அடுக்குகளுக்கு இடையேயும் கடல் மற்றும் கடலோரப் பகுதியில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்களிலும் இருந்து துளையிட்டு பெட்ரோலியம் எடுக்கப்படுகிறது இது கச்சா செயலாக்கம் டீசல் பெட்ரோல் மண்ணெண்ணெய் மெழுகு பிளாஸ்டிக் மற்றும் மசக்கு எண்ணெய் போன்ற பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்யும் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பப்படுகிறது பெட்ரோலியம் மற்றும் அதன் உபப்பொருட்கள் மதிப்பு மிக்கதாக உள்ளதால் கருப்பு தங்கம் என அழைக்கப்படுகிறது பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முதன்மை நாடுகள் சவுதி அரேபியா ஈரான் ஈராக் மற்றும் கத்தார் ஆகும் மற்ற முக்கிய உற்பத்தி நாடுகள் அ~ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ரஷ்யா வெனிசுலா குவைத் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் அல்ஜீரியா ஆகும் அஸ்ஸாமில் உள்ள திக்பாய் மும்பையில் டெல்டா பகுதியில் இந்தியாவில் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முன்னணி பகுதிகள் ஆகும் இயற்கை வாயு இயற்கை வாயுவானது பெட்ரோலியம் படிவுகளுடன் காணப்படுகிறது கச்சா எண்ணெய் மேற்பரப்பிற்கு வரும்போதே வெளியேற்றப்படுகிறது இது வீடு மற்றும் தொழிற்சாலைகளில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது உலக அளவில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான இயற்கை வாயு இருப்புகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ரஷ்யா ஈரான் மற்றும் கத்தாரில் உள்ளது இந்தியாவில் கிருஷ்ணா மற்றும் கோதாவரி டெல்டா அஸ்ஸாம் குஜராத் மற்றும் மும்பையின் சில கடலோரப் பகுதிகளில் இயற்கை வாயு வளம் அமைந்துள்ளது மீள்பார்வை இயற்கை வளங்கள் சுற்றுச்சூழலில் இருந்து கிடைக்கக்கூடியவை புதுப்பிக்கத்தக்க வளங்களை இயற்கையான செயல்முறைகளால் புதுப்பிக்க கூடியதும் கால ஓட்டத்தில் மீண்டும் நிறைவு செய்யக்கூடியதும் ஆகும் புதுப்பிக்க புதுப்பிக்க இயலா வளங்கள் என்பவை இயற்கையாக மீண்டும் பெற முடியாத அல்லது மீண்டும் நிறைவு செய்ய இயலா வளங்கள் ஆகும் சூரிய ஆற்றல் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காது நீர் மின் சக்தியானது அதிக திசை வேகத்துடன் நகரும் நீர் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் விசையாழிகள் மற்றும் டைனமோக்களின் உதவியுடன் உற்பத்தி செய்யப்படுகிறது இரும்பு தாமிரம் தங்கம் பாக்ஸைட் வெள்ளி மற்றும் மாங்கனீசு போன்றவை உலோக வளங்கள் ஆகும் மைக்கா சுண்ணாம்புக்கல் ஜிப்சம் டோலமைட் பாஸ்பைட் போன்றவை உலோகமில்லாத அலோக வளங்கள் ஆகும் புதைபடிம எரி பொருள் வளங்களானது பொதுவாக இறந்த தாவரம் மற்றும் விலங்குகளின் எச்சங்களில் உருவானவை ஆகும் உம் அறிமுகம் சுற்றுலா பயணி என்ற சொல் டூரியன் என்ற பழமையான ஆங்கில சொல்லிலிருந்து தோன்றியது இது இருபத்தி நாலு மணி நேரத்திற்கும் குறையாமலும் ஒரு ஆண்டிற்கு மிகாமலும் தனது வழக்கமான சூழலிலிருந்து

சுற்றுலாவின் அடிப்படை கூறுகள் உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் இன்றியமையாத வருவாய் ஆதாரமாக சுற்றுலா அமைந்துள்ளது நாட்டின் சமூக கலாச்சாரம் கல்வி மற்றும் பொருளாதார துறைகளிலும் பன்னாட்டு தொடர்புகளிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதால் சுற்றுலா சமுதாயத்தின் ஒரு அவசியமான அங்கமாக உள்ளது சுற்றுலாவின் மூன்று முக்கிய கூறுகளாவன ஈர்ப்பு தலங்கள் எளிதில் அணுகும் தன்மை சேவை வசதிகள் இந்த மூன்று கூறுகளையும் இணைக்கும் கோட்பாடு ஆங்கிலத்தில் a three என அழைக்கப்படுகின்றது ஈர்ப்பு தலங்கள் ஈர்ப்பு தலங்கள் முக்கியமான இரண்டு வகைகளை கொண்டுள்ளது இயற்கை த~ இருப்பு தலங்கள் கலாச்சார ஈர்ப்பு தலங்கள் இயற்கை ஈர்ப்பு தலங்கள் என்பவை நிலம் மற்றும் கடல் அமைப்பு கடற்கரைகள் காலநிலை மற்றும் காடுகள் ஆகிய கூறுகள் அடங்கும் கலாச்சார ஈர்ப்பு தலங்கள் என்பவை வரலாற்று நினைவுச் சின்னங்களையும் பிற அறிவார்ந்த படைப்புகளையும் உள்ளடக்கியதாகும் இவை தவிர கண்காட்சிகள் மற்றும் பண்டிகைகளும் கலாச்சார ஈர்ப்புகளிலும் அடங்கும் எளிதில் அணுகும் தன்மை எளிதில் அணுகும் தன்மை என்பது சாலை ரயில் நீர் மற்றும் வான்வழி போன்ற பல்வேறு வகையான போக்குவரத்தின் மூலம் குறிப்பிட்ட ஒரு ஈர்ப்பு தளத்தை எளிதில் அடைவதாகும் குறிப்பிட்ட ஒரு ஈர்ப்பு தளத்தை அடைவதற்கான பயணச் செலவையும் நேரத்தையும் போக்குவரத்து தீர்மானிக்கிறது சேவை வசதிகள் சுற்றுலா பயணியின் தேவைகளை அடைவதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதே சேவை வசதிகள் எனப்படும் இடவசதி தங்குவதற்கான விடுதிகள் சிற்றுண்டி சாலைகள் உணவகங்கள் போன்ற தங்குமிடங்கள்

பண்டைய காலங்களில் இருந்தே பயணம் என்பது மனித குலத்தை கவர்ந்து இழுக்கும் செயலாக இருந்து வருகிறது சுற்றுலா இயற்கை பயன்பாடு காலம் மற்றும் பயண தூரத்தின் அடிப்படையில் பின்வருமாறு பிரிக்கப்படுகிறது சமய சுற்றுலா கலாச்சார சுற்றுலா வரலாற்று சுற்றுலா சூழல் சுற்றுலா சாகச சுற்றுலா பொழுதுபோக்கு சுற்றுலா சமய சுற்றுலா வகைகளில் சமய சுற்றுலா மிக பழமையானதாகும் இதில் மக்கள் தனித்தனியாகவோ குழுக்களாகவோ புனித யாத்திரையாக கோவில்கள் தேவாலயங்கள் மசூதிகள் மற்றும் பிற புனித தலங்களுக்கு பயன்படும் பயணம் மேற்கொள்கின்றனர் சமய சுற்றுலாவுக்கு எடுத்துக்காட்டுகளாக இந்துக்கள் காசி செல்வதையும் வாரணாசி கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் செல்வதையும் முஸ்லிம்கள் மெக்கா செல்வதையும் குறிப்பிடலாம் வரலாற்று சுற்றுலா இவ்வகை சுற்றுலா அருங்காட்சியங்கள் நினைவுச் சின்னங்கள் தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதிகள் கோட்டைகள் கோவில்கள் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் ஆகியவற்றினை பார்வையிடுவதை மையமாக கொண்டுள்ளது கம்போடியாவின் அங்கோர்வாட் இந்தியாவின் தாஜ்மஹால் மற்றும் எகிப்தின் பிரமிடுகள் ஆகியவற்றை வரலாற்று சுற்றுலாவாக எடுத்துக்காட்டுகளாக கூறலாம் சூழல் சுற்றுலா பொதுவாக இயற்கை சூழலில் தாவரங்களுக்கும் விலங்குகளும் செழித்து வளரும் இடங்களுக்கு செல்வதும் சூழல் சுற்றுலா எனப்படுகிறது அமேசான் மலைக்காடுகள் ஆப்பிரிக்க வலை~ வனப்பயணம் மற்றும் இமயமலை சிகரங்களிலும் மலையேற்றம் ஆகியவை புகழ்பெற்ற சுற்றுலா தளங்கள் ஆகும் சாகச சுற்றுலா நெடுந்தொலைவில் உள்ள அன்னிய இடங்களில் உள்ள வெளிப்புற செயல்பாடுகளில் கலந்து கொள்வதற்காக பயன்படுவதே சாகச சுற்றுலா எனப்படும் எடுத்துக்காட்டாக ஆஸ்திரேலியாவின் விண்வெளி விளையாட்டு நியூசிலாந்து மலை உச்சிவெளி இழுவை விளையாட்டு இமயமலையில் சிகரங்களில் மலை ஏறுதல்அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பிரம்மபுத்திரா நதியின் கட்டுமர விதவை நதிபயணம் ஆகியவற்றை கூறலாம் பொழுதுபோக்கு சுற்றுலா மகிழ்ச்சி மனநிறைவு பொழுதுபோக்கு ஆகியவற்றை குறிக்கோளாகக் கொண்டு கேளிக்கை மற்றும் வேடிக்கை விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் தருவது இவ்வகை சுற்றுலா நீர்வீழ்ச்சிகள் மலை வாழிடம் கடற்கரைகள் மற்றும் கேளிக்கை பூங்காக்கள் இவை அனைத்தும் பொழுதுபோக்கு சுற்றுலாவை நோக்கி கவர்ந்து இழுக்கும் தளங்கள் ஆகும் இவை தவிர சமீப ஆண்டுகளில் சில நவீன சுற்றுலாக்களும் வளர்ச்சியடைந்துள்ளன அவை ஆண்டு விடுமுறை சுற்றுலா தொழில்துறை சுற்றுலா பருவகால சுற்றுலா பன்னாட்டு சுற்றுலா குழு சுற்றுலா விளையாட்டு சுற்றுலா நலவாழ்வு சுற்றுலா பண்ணை மற்றும் கிராமப்புற சுற்றுலா பன்னாட்டு சுற்றுலா சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிடவும் அவற்றின் பயன்பாடு மற்றும் பழக்க வழக்கங்களை பற்றி அறியவும் சேகரிக்கவும் பன்னாட்டு சுற்றுலா மேற்கொள்ளப்படுகிறது இதற்காக கடவுச்சீட்டு விசா வெளிநாட்டு நாணயம் விமான ticket பயண காப்பீடு மற்றும் பிற குடியேற்ற விவரங்கள் போன்றவை சுற்றுலா பயணிகளால் முறைப்படி பூர்த்தி செய்யப்பட வேண்டிய சில பயணங்கள் படிவங்கள் மற்றும் நடைமுறைகள் உள்ளன சுற்றுலாவின் அடிப்படைக் காரணிகள் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய காரணிகள் இதமான வானிலை கணுகவர் இயற்கை காட்சிகள் வரலாற்று மற்றும் பண்பாட்டு நினைவுச் சின்னங்கள் சுற்றுலாவிற்கான புவியியல் காரணங்கள் நிலத்தோற்றம் மலைகள் பீடபூமிகள் ஆழ்பள்ளத்தாக்குகள் பள்ளத்தாக்குகள் குகைகள் மணல் குன்றுகள் பணியாற்று நாற்காலி பவளப்பாறைகள் ஓங்கல்கள் போன்ற நிலத்தோற்றங்கள் நீர்நிலைகள் ஆறுகள் ஏரிகள் நீர்வீழ்ச்சிகள் வெந்நீர் மற்றும் கொதிநீர் ஊற்றுகள் பனி மற்றும் பனியாற்றுகள் பனியாறுகள் நீரோட்டங்கள் ஓதங்கள் மற்றும் மலைகள் தாவரங்கள் காடுகள் புல்வெளிகள் பெருவெளிகள் பாலைவனங்கள் காலநிலை சூரிய ஒளி மேகங்கள் சிறந்த வெப்பநிலை மழைப்பொழிவு மற்றும் பனி விலங்குகள் வனவிலங்குகள் பறவைகள் சரணாலயம் வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயம் மிருக காட்சி சாலை வேட்டையாடுதல் மற்றும் மீன் பிடித்தல் குடியிருப்பு காரணிகள்

மனதிற்கு இதமான விருந்தோம்பலுடன் நறுமணமிக்க காரமான உணவுடன் கூடிய கலாச்சத்திற்கு புகழ் பெற்றது இந்தியா மனதை ஈர்க்கும் மரபுகள் மாறுபட்ட வாழ்க்கை முறை கலாச்சார பாரம்பரியத்துடன் வண்ணமயமான கண்காட்சிகள் மற்றும் திருவிழாக்கள் போன்றவை சுற்றுலா பயணிகளை பெரிதும் ஈர்க்கின்றன அனைத்து வகையான நிலத்தோற்றங்கள் பல்வேறு காலநிலை சுற்றுச்சூழல் மற்றும் சாகச சுற்றுலாவிற்கான செறிந்த வளங்கள் ஆகியவை குறிப்பிடத்தக்க பலதுறை சிறப்புகள் ஆகும் அற்புதமான கலை மற்றும் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த சமய வழிபாட்டுத் தலங்கள் தொழில்நுட்ப பூங்காக்கள் அறிவியல் அருங்காட்சியங்கள் ஆகியவை இந்திய சுற்றுலா பயணிகளுக்கான கூடுதல் ஈர்ப்பு சக்தியாகும் ஆரோக்கியத் தீர்வுக்கான யோகா ஆயுர்வேதம் மற்றும் இயற்கை மருத்துவம் போன்றவை உலகெங்கிலும் உள்ள உல்லாச பயணிகளை கவர்ந்திழுக்கின்றன சமய சுற்றுலா பல சமயங்களை தன்ன~ தன்னகதக்க கொண்டுள்ள இந்தியாவில் சமயச்சுற்றுலா குறிப்பிடத்தக்க இடத்தை பெறுகிறது சமய வழிபாட்டு தளங்களை காணவும் சமய சடங்குகளில் கலந்து கொள்வதற்கும் பல்வேறு தொகுப்பு சுற்றுலா பயணத்திட்டங்கள் இந்தியாவில் மேற்கொள்ளப்படுகின்றன இந்தியாவிலுள்ள புகழ்பெற்ற சமய சுற்றுலா தலங்கள் பின்வருமாறு ராமேஸ்வரம் காஞ்சிபுரம் வாரணாசி சாரநாத் வைஷ்ணவிதேவி கோவில் செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம் அமிர்தசரஸ் லடாக் புத்த மடங்கள்

ஆழ்பள்ளத்தாக்குகள் பனிபடர்ந்த மலைகள் அடர்ந்த காட்டில் உள்ள பசுமையான புல்வெளி கம்பளங்கள் ஆகியவை இந்தியாவிற்கு இயற்கை அளித்த கொடையாகும் இந்தியாவின் மலைவாழ் இடங்கள் இந்திய துணைக்கண்டமானது ஏழு முக்கிய மலைத்தொடர்களை தன்னகதக்க கொண்டுள்ளது இவற்றில் மி~ மிகப்பெரியது இந்தியாவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள இமயமலையாகும் இந்தியாவில் உள்ள இமயமலையின் மலைவாழ் இடங்களில் அதிகமானவை ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சலம் ஹிமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் சிக்கிம் மேற்கு வங்காளம் அருணாச்சலப்பிரதேசம் நாகாலாந்து மற்றும் மேகாலயா மாநிலங்களில் அமைந்துள்ளன மகாராஷ்டிரா கர்நாடகம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மலைவாழ் இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளன ஆந்திரா மற்றும் ஒடிசாவின் மலைவாழ் இடங்களை கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளன இந்தியாவில் உள்ள அழகிய மலை மலைவாழ் இடங்கள் கொடைக்கானல் ஊட்டி நைனிடால் டார்ஜிலிங் ஸ்ரீநகர் ஷில்லாங் சிம்லா மூணாறு காங்டாட் இந்திய நீர்வீழ்ச்சிகள் அற்புதமான கண்கவர் அற்புதமான கண்கவர் நீர்வீழ்ச்சிகளை இந்தியாவின் காடுகளிலும் உயர் பாறைகளிலும் பரவ கா~ பரவி காணப்படுகின்றன இவற்றுள் சில வற்றாத நீர்வீழ்ச்சிகளாகவும் சில பருவ நீர்வீழ்ச்சிகளாகவும் அமைந்தது மேலும் சில நீர்வீழ்ச்சிகள் பருவமழையை சார்ந்து உள்ளன பருவமழை இத்தகைய நீர்வீழ்ச்சிகளுக்கு சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் கவர்கின்றது இந்தியாவின் குறிப்பிடத்தக்க நீர்வீழ்ச்சிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் பல்வேறு வகையான காடுகளையும் புல்வெளிகளையும் இந்திய தன்னகத்திற்கு கொண்டுள்ளது வேறுபாட்டுடன் கூடிய நிலத்தோற்றங்களால் இந்திய தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் முக்கிய ஒரு இயற்கை பிரதேசமாக விளங்குகிறது இந்திய மாநிலங்களில் உள்ள அடர்ந்த இருண்ட வனங்களும் பல்வேறு விலங்குகளும் பறவைகளும் வாழ்வதற்கு பொருத்தமான இருப்பிடமாக அமையப் பெற்றுள்ளன ராயல் வங்காளப் புலிகள் இந்திய சிங்கங்கள் யானைகள் காண்டாமிருகங்கள் இந்திய சிறுத்தைகள் மற்றும் ஊர்வன ஆகியவை காணப்படும் சரணாலயங்கள் மற்றும் சுற்றுலா ஈர்ப்பு ஆகும் ஊர்வன ஆகியவை காணப்படும் சரணாலயங்கள் முக்கிய சுற்றுலா ஈர்ப்புகள் ஆகும் பறவைகள் சரணாலயத்தில் காணப்படும் செறிந்த பல்வேறு பறவை வகைகள் பயணிகளின் கவனத்தை ஈர்க்கின்றன இந்திய பிரதேசத்தின் மாறுபட்ட காலநிலையை வெகுதூரத்தில் உள்ள பறவைகளை கூட உணவிற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் தங்களுடைய இளம் பறவைகளை வளர்ப்பதற்காகவும் இந்தியாவிற்குள் வளரவ~ வரவழைக்கின்றன கடற்கரைகள் ஏழாயிரத்து ஐநூத்தி பதினேழு கிலோமீட்டர் நீளமுடைய நீளமுள்ள கடற்கரை கொண்ட இந்திய நாட்டில் அரபிக்கடலாலும் வங்காள விரிகுடாவிலும் பல்வேறு அழகிய கடற்கரைகள் அமையப்பட்டுள்ளன நீர்வாழ் பறவைகளும் விலங்குகளும் நிறைந்த மாறுபட்ட கடற்கரை நிலத்தோற்றங்கள் இந்திய கடற்கரைக்கோர் எழிலாகும் கேரளாவின் காயல்களும் உப்பங்கழிகளும் கோவாவின் கண்கவர் கடைகளில் ஆன கலங்கட் அகூதா ஆகியவை நீர் விளையாட்டுக்கு புகழ் பெற்றவை

கட்டடக்கலை கைவினை பொருட்கள் பாரம்பரிய நினைவுச் சின்னங்கள் போன்ற பல்வேறு சுற்றுலா ஈர்ப்பு தலங்களை தமிழகம் கொண்டுள்ளது சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை உணர்ந்த தமிழக அரசு நெடுங்காலத்திற்கு முன்பே ஏற்றுக்கொண்டு அதன் வளர்ச்சியை அனைத்து திசைகளிலும் பரவ செய்துள்ளது

தமிழ்நாட்டில் சமய சுற்றுலா தமிழ்நாடு கோவில்கள் நிறைந்த புகழ் பெற்ற ஒரு மாநிலமாகும் இது உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகளுக்கு ஆன்மீக புத்துயிர் பெறுவதற்கான மிகப்பெரிய ஆதாரமாக விளங்குகிறது இந்த மாநிலத்தில் சுமார் முப்பத்தி மூவாயிரம் பழங்கால கோவில்கள் உள்ளன முக்கியத்துவம் முக்கியமாக திராவிட பணியில பாணியிலான கட்டிடக்கலைக்கு இவை எடுத்துக்காட்டாக விளங்கின தமிழ்நாட்டின் உலகப் புகழ் பெற்ற சில சமய சுற்றுலா தலங்கள் பின்வருமாறு தஞ்சை பெரிய கோவில் மதுரை மீனாட்சி கோவில் ராமேஸ்வரம் ராமநாதசுவாமி கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ள கோவில்கள் வேளாங்கண்ணி மாதா தேவாலயம் நாகூர் தர்கா தமிழ்நாட்டின் மலைவாழ் இடங்கள் மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் தென் முனையில் அமைந்துள்ள தமிழ்நாடு பல மலைவாழிடங்களுக்கு புகழ் பெற்றதாகும் அவற்றில் குறிப்பிடத்தக்கவை உதகமண்டலம் கொடைக்கானல் ஏற்காடு குன்னூர் வால்பாறை ஏலகிரி சிறுமலை கல்ராயன் மலை மற்றும் பழனி மலை சேர்வராயன் மலை மற்றும் ஏல மலை இவன் அனைத்தும் அடர்ந்த காடு மற்றும் வனவிலங்குகளின் உறைவிடங்களாக திகழ்கின்றன தமிழ்நாட்டின் நீர்வீழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் மலைகளும் ஆறுகளும் இணைந்து பல அருமையான நீர்வீழ்ச்சிகளை உருவாக்கியுள்ளன இயற்கையின் அதிசயமான தமிழகத்தின் நீர்வீழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகளை கவர்கின்றது அடர்த்தியான பச்சை மரங்களு~ மரங்களுக்கிடையில் செங்குத்தான குன்றுகளில் மலையேற்றம் செய்வதும் மலையிலிருந்து பாயும் நீரில் குளிப்பதும் மிகவும் புத்துணர்ச்சி ஊட்டப்படுகிறது தமிழகத்தின் புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சிகள் கீழே அட்டவணையாக கொடுக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் வனவிலங்கு சரணாலயங்கள் பறவைகள் சரணாலயங்கள் மற்றும் தேசிய பூங்காக்கள் உள்ளன தமிழகம் தனது பல விதமான இயற்கைச் சூழல் பாரம்பரியத்திற்கு பெயர் பெற்றது எனவே சுற்றுலா பயணிகள் வனவிலங்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள மிகுந்த உற்சாகத்துடன் வருகின்றனர் தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பான நூத்தி முப்பது ஜீரோ அஞ்சு எட்டு சதுர கிலோமீட்டரில் பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் நிலப்பரப்பு அடர்த்தியானது காடுகளை கொண்டுள்ளது ஈரமான பசுமை மாறாத காடுகள் வறண்ட மற்றும் ஈர~ ஈரமான இலையுதிர் காடுகள் புல்வெளிகள் சதுப்பு நில காடுகள் முட்கள் நிறைந்த புதர்கள் போன்றவை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடங்களாகும் மாறுபட்ட இயற்கை நிறைந்த புதர்கள் தாவரங்களுடன் தமிழ்நாட்டின் மற்றொரு மதிப்புமிக்க உடைமையாக கருதப்படுவது அனைத்து தாவரங்களையும் விலங்கினங்களையும் பாதுகாக்கும் வனவிலங்கு சரணாலயங்கள் ஆகும் இங்கு புலி யானை மான் குரங்கு காட்டெருமை போன்றவற்றிற்கான வனவிலங்கு சரணாலயங்கள் உண்டு பாதுகாக்கும் மாநிலத்தின் வனவிலங்கு சரணாலயங்களின் கீழே பட்டியலிடப்படுகின்றன தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரைகள் இந்தியாவின் கடற்கரை மாநிலமானது தமிழ்நாடு பல கடற்கரையை தன்னகதக்க கொண்டுள்ளது இவற்றுள் சில உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள் ஆகும் நண்பர்கள் குடும்பங்கள் மற்றும் குழந்தைகளுடன் சுற்றுலா செல்வதற்கு கடற்கரை ஓர் அழக~ அழ~ அழகான இடமாகும் இவை அனைத்தும் சூரிய குளியில் மற்றும் நீர் விளையாட்டு போன்ற பொழுதுபோக்குகளுக்கு ஏற்ற இடமாக உள்ளன சுற்றுலாவின் சுற்றுச்சூழல் பாதிப்பு சுற்றுலாவிற்கு சுற்றுச்சூழலின் தரம் மிக அவசியமாகும் சுற்றுலாத்துறை சுற்றுச்சூழலில் பல நேர்மறை மற்றும் எதிர்மறையான தாக்கத்தை உருவாக்கியுள்ளது நேர்மறையான தாக்கம் நேரடியான நிதி பங்களிப்பு அரசாங்க நிதிக்கு பங்களிப்பு மேம்பட்ட சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் திட்டமிடல் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை அதிகரித்தல் பாதுகாப்பு மற்றும் பராமரிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் எதிர்மறை தாக்கம் இயற்கை வளங்கள் சிதைவுறுதல் நீர் வளங்கள் உள்ளூர் வளங்கள் நிலச்சீரழிவு மாசுபடுதல் காற்று மற்றும் ஒலி மாசு திடக்கழிவு மற்றும் குப்பைகள் கழிவு நீர் சுற்றுச்சூழல் அமைப்பின் அழிவு மற்றும் மாற்றம் காற்று நீர் மண் மீள்பார்வை சுற்றுலா பயணி என்ற சொல் டூரியன் என்ற பழமையான ஆங்கில சொல்லிலிருந்து பெறப்பட்டது சுற்றுலாவின் மூன்று முக்கிய கூறுகளான ஈர்ப்புத்தலங்கள் எளிதில் அணுகும் தன்மை மற்றும் சேவை வசதிகள் சுற்றுலாவை இயற்கை பண்பாடு காலம் மற்றும் பயண தூரம் அடிப்படையில் பிரிக்கலாம் நிலத்தோற்றம் காலநிலை குடியிருப்புகள் மற்றும் கலாச்சாரம் ஆகியவை சுற்றுலாவின் புவியியல் காரணிகளாகும் தொழில் மயமாக்குதல் மற்றும் நகரமயமாக்குதல் நவீன வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை உருவாக்கியுள்ளன அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் மனதிற்கு இதமான விருந்தோம்பல் செய்வதில் புகழ் பெற்றது இந்திய நாடு இந்திய துணைக்கண்டம் ஏழு முக்கிய மலைத்தொடர்களை தன்னகதக்கு கொண்டுள்ளது இயற்கை காட்சிகளில் மலைகள் ஏரிகள் நீர்வீழ்ச்சிகள் பனியாறுகள் காடுகள் மற்றும் பாலைவனங்கள் ஆகியவை அடங்கும் இந்திய மாநிலங்களின் அடர்ந்த இருண்ட காடுகள் வனவிலங்குகள் வாழ்வதற்கேற்ற சூழலை வழங்குகின்றன பல விதமான இயற்கை பாரம்பரியங்களுக்காக அறியப்படும் மாநிலம்

உம் okay mam ஆஹ் செட்டிநாடு மெஸ் எக்மோர் தான? ஆஹ் okay ma'am ஆஹ் ஒன்னும் இல்ல நானும் இங்க எக்மோர் ல தான் இருக்கேன். என் பெயர் வந்து ஆஹ் கெல்வின் ஜேம்ஸ் okay ங்களா? Okay ங்களா but என்னைய விக்கினு கூப்பிடுவாங்க. okay ங்களா, so ஒன்னும் இல்ல அஹ் என்னோட friends எல்லாம் வந்து கொடைக்கானல் ல இருந்து வராங்க. ஒரு பத்து பேர் வராங்க. Okay ங்களா. ஆஹ் எங்க வீடு வந்து ரொம்ப சின்னது so அதுனால எல்லாம் வெளிய தான் தாங்குறாங்க. எங்க வீட்டுலையே என்னோட அப்பா, அம்மா எல்லாம் இப்ப இங்க இல்ல. ஊருல இல்ல. So அதுனால எங்களுக்கும் சமைக்க தெரியாது. So,

Okay ங்களா. actual ஆ நான் உங்களுக்கு next next street ல தான் நான் வந்து இருக்கேன். okay ங்களா. okay ங்களா. அஹ் ஆமா sir ஆமா mam okay ங்களா. Ma'am பல time வந்துருக்கேன். நீங்க என்ன நேர்ல பாத்தா கண்டுபிடிச்சுருவீங்க. ஆஹ் விக்கினு சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும். Okay ங்களா. ஆஹ் சகுந்தலா பையன் அப்டினு சொன்னா உங்களுக்கு தெரியும். Okay ங்களா. ஆஹ் இந்தமாதிரி இப்ப எதுக்கு வந்து கேக்குறேன் அப்டினா மூணு வேளையுமே ஆஹ் ஒரு three days க்கு, மூணு வேளையுமே உங்க கடைல தான் சாப்பிடணும்.

ஆஹ் நீங்க சொல்லுவீங்க. ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் கூட வந்து சாப்பிடுங்க. எங்க budget பத்தாதுல.

Okay ma'am ஆஹ் actual ஆ அஹ் உங்க செட்டிநாடு மெஸ் ஓட அஹ் non veg கு வந்து எங்க நாக்கு எல்லாம் அடிமை ma'am okay ங்களா. நீங்க பேசாம ஒன்னு பண்ணுங்க. அஹ் எங்க வீட்டு பக்கத்துலையே கடைய போட்டுறலாம் ஏன்னா, அந்த அளவுக்கு நாங்க ஆர்வமா இருக்கோம். daily யுமே எங்க அம்மா சாப்பாட்ட சாப்பிடுறத விட உங்க செட்டிநாடு மெஸ் Okay ங்களா, ஏன்னா அந்த அளவுக்கு உங்க கடைய non veg ஓட taste வந்து இன்னோம் நாக்குள்ள ஒட்டிடே இருக்கு. பேசும்போதே பாத்தீங்கன்னா நாக்குல அந்த taste அப்படியே ஊறுது. Yeah mam, yeah mam நிறையா time சாப்டுருக்கேன் உங்க கடைல. ஆஹ் okay ஆஹ் three days வேணும், இப்ப நான் என்ன doubt ல கேட்டேன் அப்டினா early யா actually வந்துருக்கலாம். ஏன் கேக்குறேன் அப்டினா இப்ப corona sitruation ஓடிட்டு இருக்கு. கடைல அஹ் ஐம்பது சதவீதத்துக்கு மேல யாரும் உக்கார கூடாது. அப்டின்கிறமாதிரி சொல்றாங்க. இப்ப கடைலையே பாத்தீங்கன்னா பத்து பேர் தான் உக்காரனும். நாங்களும் பத்து பேர் இருக்கோம்.

கடையோட வெளியவும் நிக்கக்கூடாது அப்டினு சொல்லிருக்காங்க. ஏன்னா அஞ்சு பேர் உள்ள சாப்பிடலாம், மீதி அஞ்சு பேர் வெளிய wait பண்ணலாம். COVID situation னால COVID situation னால வெளிய நிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதுவும் நிக்கமுடியாதுல. ஆஹ் so வேற வழி எதும் பண்ணமுடியுமா ma'am? பத்து பேர். போலீஸ்க்கு தெரியாம எதுவும் ஹோட்டல்ல

ஆமா. நாங்க அப்பறம் rules மீறி பண்ணோம்னா உங்க கடையும் இழுத்து மூடி, இருபத்து அஞ்சாயிரம் ரூபாய் fine போட்டு நாமம் போட்டு போயிருவாங்க. எதுக்கு எங்கனால உங்களுக்கு கஷ்டம் but இருந்தாலும் இருந்தாலும், நாங்க சாப்பிட்டு தான ஆகனும். பார்சல்லும் வாங்கிட்டு போய் வீட்டுல சாப்புட முடியாது. ஏன்னா பசங்க இல்ல madam பசங்க வந்து கொஞ்சம் அஹ் எப்படி சொல்றது அஹ் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த மது அருந்துற பழக்கம் அதுனால,

வீட்டுலதான் இருக்காங்க. Yes ma'am, yes ma'am food மட்டும் சாப்பிட மாட்டாங்க. அதான் பிரச்சனை. ஆஹ் வீட்டுலையும் உக்காந்து அவங்கனால அத பண்ணமுடியிது. அம்மா, அப்பா எப்ப வேணும்னாலும் வரலாம் ஊருல இருந்து. அதுனால அதான் உங்ககிட்ட கேட்கலாம்னு பாத்தேன்.

இல்ல mam உங்க hotel பின்னாடி வந்து empty space நிறையா இருக்கு okay ங்களா. சுத்தி வந்து காடு மாதிரி மறைச்சுருக்கு அங்க chairs போட்டு சாப்புட முடியுமா plates ல?

உம் இல்ல ma'am பாதுக்காம எதும் பாத்துக்கலாமமே. பாத்து பண்ணுங்க.

ஆஹ் பரவாயில்ல mam இருந்தாலும் எதாவது ஒன்னு ஏற்பாடு பண்லாம்ல ma'am உங்க கடைல தான் வருஷம் முன்னூத்தி அறுபத்து அஞ்சு நாள்ல முன்னூறு நாள் உங்க கடைல தான் Ma'am எனக்கு இன்னொரு doubt hotel ல சாப்புட வரவுங்க vaccination certificate எடுத்துட்டு வரணுனுமா COVID எனக்கு இல்ல அப்டினு சொல்டு எதும் certificate எடுத்துட்டு வரணுனுமா? ஏன் ma'am நாங்க police க்கு தெரியாம escape ஆகி வந்துருவோம். போலீஸ்க்கு தெரியாம escape ஆகி வந்துருவோம். அ து ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆஹ் என்ன ma'am sorry? ஆஹ் ஒவ்வொரு vaccination தான் ma'am போட்ருக்கோம். actual ஆ ரெண்டு போடணும்ல ஒன்னு தான் போட்டிருக்கோம். உம் எங்களுக்கும் போட்டுக்கனும்னு ஆசை தான் ஆஹ் but ஆனா அந்த ஊசி போட்றதுனால ஒரு சில infections வருதுன்னு சொல்றாங்க. நீங்க போட்டிங்களா ma'am? actual ஆ vaccination, double vaccination போட்டுத்தான் ஹோட்டல்யே நடத்தனும் அப்டினு சொல்லிருக்காங்க. நீங்க போட்டா பத்தாது, உங்க ஹோட்டல்ல வேலை செய்ற servers உம் போட்ருக்கனும்.

Okay அப்ப நீங்க என்ன work பண்றீங்க? ஓ okay ma'am, okay, okay. இப்ப corona period னால அஹ் ஆளுங்களும் கம்மி ஆகிட்டாங்க. இப்போ உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கு normal days அ விட எப்டி இருக்கு? Okay ma'am, okay இருந்தாலும் உங்களுக்கு உக்காந்து சாப்பிடுறத விட parcel நிறையா வாங்கிட்டு ஏன்னா,

So அதுனால ஆஹ் உங்களுக்கு லாபம் தான ma'am எப்படி நஷ்டம் ஆகும். நிறையா பேர் கடைல தான் வாங்கனும். கடைல வாங்க

Okay ma'am, okay, okay சரி பாருங்க பாத்துட்டு எனக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. ஆஹ் இல்ல mam நாளானைக்கு தான் வராங்க. நாளான்னைல இருந்து ஒரு மூணு நாள் contionous ஆ வேணும். என்ன dish mam வச்சிருக்கீங்க? இந்த COVID situation ல இல்ல, இல்ல COVID situation. COVID situation ல ஒருசில items வந்து செய்ய மாட்டீங்க. so என்னென்ன items வந்து available ஆ இருக்கு?

Okay Okay mam, okay பசங்களுக்கு சிக்கன் தான் ரொம்ப முக்கியம். சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி. உங்கள்ட இருக்குல? அப்ப ஒரு idea பண்ணிக்கலாம் ma'am ஆஹ் பசங்க பொதுவா ஒண்ணா உக்காந்து சாப்புடத்தான் விரும்புவாங்க. இருந்தாலும் ஆ மொத ஒரு அஞ்சு பேர் வந்து சாப்டுருறோம். ஆஹ் fifty percentage அப்படீங்குரதுனால. அப்பறம் சாப்பிட்டு மீதி அஞ்சு பேர் வந்துருவாங்க. okay வா ma'am ஏன்னா எங்கனால உங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது. okay ma'am, okay ஆஹ் நாங்க நேரலையே வரோம். ஒரு நாள் நாளானைக்கு வரோம். Okay ங்களை. அஹ் இத நான் ஏன் முன்கூட்டியே சொல்றேன்னா தீந்துராம பாத்துக்கோங்க ஏன்னா நிறையா பேர் வந்து வாங்குவாங்க. இங்க மூணு வேலைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர்த்துக்கான சாப்பாடு மட்டும் எடுத்து வெச்சிருங்க. Okay mam, okay thank you mam thank you. இவளோ நேரம் பொறுமையா சொன்னதுக்கு thank you ma'am.

hello, hello, hello சொலுங்க

cancel பண்ணனுமா. okay sir நான் check பன்னி பாக்ரன். அதுக்கு முன்னாடி உங்க name சொல்ல முடியுங்கலா? okay, okay தேவா, நீங்க புக் பண்ணிருப்பிகள, அதுக்கு எதாவது otpnumber மாரி resend ஆயிடுச்சிங்களா. book பன்னதுக்கு number ஒன்னு send ஆயிருக்கும். அந்த number சொல்ல முடியுங்களா. six five ங்களா. six five nine okay okay sir. two minutes wait பன்னுங்க check பன்னி பாக்குறன். ஆஹ் ஆஹ் okay sir நாங்க தேவராஜ்ன்னு இருக்கு உங்க full name உ. okay ங்களா. நேத்து book பண்ணி இருக்கீங்க. but இப்ப எதனால cancel பண்றீங்க sir. திருச்சி to பேங்களூர் தான் book பண்ணிருக்கீங்க. எதனால cancel பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? okay okay ஒ ஒ okay sir நீங்க cancel பண்றது problem இல்ல. but cancel பண்ணீங்கன்னா உங்களோட amount ல இருந்து நாங்க, twenty percent வந்து less பன்னிட்டு தான் sir தருவோம். இல்ல நீங்க cancel பண்றது problem இல்ல sir but நீங்க cancel பன்னி அத distribute பேங்களூர் வந்து ticket price வந்து thousand கிட்ட book பன்னிருகிங்க. okay ங்கலா. rate வந்து இவ்ளோ வரும். so அதுல இருந்து twenty percent இல்ல twenty five percent நாங்க வந்து less பன்னிட்டு, உங்களுக்கு மீதி amount அ தான் refund பண்ணுவோம் okay ங்களா. company ஓட procedure. எங்களோட procedure sir. நீங்க cancel பண்ணும் போது அதுக்கான amount அ நாங்க வந்து, ஏன்னா நாங்க உங்கள மாரி customers நிறைய பேர் வந்து book பண்ணுவாங்க. அவுங்களுக்கு அந்த seat கொடுக்காம, நீங்க book பண்ணிங்க, நீங்க first book பண்ணதால, உங்களுக்கு அந்த seat அ குடுத்துருக்கோம் நாங்க. okay ங்களா. so அப்படி இருக்கும் போது, நீங்க வேணான்னு cancel பண்ணும்போது, அதுல இருந்து twenty percent இல்லனா twenty five percent less பண்ணிட்டுதான் sir நாங்க மீதி amount refund பண்ணுவோம். அதுதான் procedure இல்ல sir இப்ப இங்க எல்லாமே book ஆயிடுச்சு. உங்களுக்கு. நிறைய பேர் வந்தாங்க okay ங்களா. அவங்களுக்கு குடுக்க வேண்டிய seat அ, உங்களுக்கு நாங்க குடுத்துருக்கோம். okay ங்களா. நீங்க cancel பண்றதால, எங்களுக்கு அந்த ஒரு seat வந்து book ஆயிடுச்சு. நாங்க இப்ப வந்து அந்த bus சுக்கான booking அ வந்து close பண்ணிட்டோம். சரிங்கலா full ஆயிடுச்சு. அத நாங்க close பண்ணிட்டோம். இப்ப வந்து நீங்க cancel பண்றப்போ, உங்களோட ஒரு seat available ஆ இருக்கும். okay ங்களா. so அதனால. சொல்லுங்க. இல்ல sir அப்படி பண்ண முடியாது. company யோட procedures எப்போதும் அப்படித்தான் sir. நாங்க வந்து one day குள்ள அந்த booking full ஆயிடுச்சுன்னா நாங்க close பண்ணிடுவோம். okay ங்களா. so இப்ப உங்களோட ஒரு seat வந்து available ஆ தான் இருக்கு. so நாங்க மறுபடியும் booking வந்து on பண்ண முடியாது. stretch பண்ண முடியாது. open பண்ண முடியாது. எங்களுக்கான amount twenty percent எடுத்துட்டு தான் நாங்க தர மாறி இருக்கும். அதுதான் எப்போதுமே company யோட procedure. புரியுது but வந்து இதுக்கு நான், நான் ஏன் தரப்புல இருந்து எதுவுமே பண்ண முடியாது. company யோட procedure யே இதுதான். okay ங்களா. நான் சரி. சொந்த காசுல வந்து உங்க காச நான் கேக்கல. company யோட procedure இதுதான். so அது படி தான் நான் move பண்ண முடியும். எங்களுக்கு twenty percent இங்க எடுக்கணும், எடுத்துட்டு தான் நான் உங்களுக்கு மீதி amount அ refund பண்ற மாதிரி இருக்கும். full amount நாங்க குடிக்க மாட்டோம் sir so இப்ப உங்களால அந்த எங்களுக்கு seat available ஆதுதானே. ஆகுது, எங்களுக்கு வந்து அது loss தானே sir, so அதுல இருந்து ஒரு twenty percent எடுத்துட்டு, அதுக்கப்புறம்தா sir நாங்க அத தரோம். management ல கேட்டாலும். ஹம் சொல்லுங்க உங்களுக்கு சிரமம் புரியுது sir. But வந்து நாங்க company ஓட rules and regulation படி தான் நாங்க move பண்ண முடியும். okay ங்களா. நீங்க higher official பேசுனாலுமே அவங்களும் இதே தான் சொல்ல போறாங்க. so உங்களுக்கு twenty five percent நான் less பண்ணிட்டு தான் குடுக்குற மாறி இருக்கும்.

அதுதான். அந்த மாதிரி procedure எதுவும் இல்ல. நீங்க வந்து இது மட்டும் தான் பண்ண முடியும். twenty five percent நாங்க less பண்ற மாரி தான் இருக்கும். okay ங்களா. எங்களுக்கு order இப்போ. sorry sir. அந்த seat வந்து available ஆ தான் இருக்கும் இப்ப. அதனால சொல்றோம். இப்போ நீங்க வந்து booking இன்னும் close ஆகாம, இல்ல sir நாங்க close பண்ணிட்டோம். bus ஊ full ஆயிடுச்சு. நாங்க அந்த online booking அ close பண்ணிட்டோம் இப்போ அந்த bus க்கு மட்டும் தான். இப்ப மறுபடியும் நாங்க re-open பண்ண நீங்க வேணா எங்க website பாருங்க, நாங்க close பண்ணிருப்போம் sir. Okay ங்களா. காலைல வர இருந்திருக்கலாம். But இப்ப book ஆயிடுச்சு. நாங்க full ஆ close பண்ணிட்டோம். நீங்க திடீர்னு வந்து trip cancel பண்ணுன்னு சொல்றப்ப, நாங்க மறுபடியும் ஒரு ஆளுக்காக ஒரு ஆளுக்காக நாங்க re-open பண்ணி, நாங்க மறுபடியும் இதுபண்ண முடியாதுல

இப்ப வேற customers யாராவது அங்க book பண்ணிருப்பாங்கள்ள sir, நீங்க பாதிலேயே cancel பண்றனால எங்களுக்கு loss தான இது. அந்த ஒரு seat வந்து full ஆவே இதாதான ஆயிருக்கும். free ஆ தான ஆயிருக்கும். உங்க situation புரியுது sir, but வந்து நாங்க rules and regulations தான் பண்ண முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்க, எத்தன customers வந்திருப்பாங்க, அவங்களுக்கு இல்லாம அந்த booking அ உங்களுக்கு கொடுத்தோம். இப்ப நீங்க வேணா அத emergency ன்னு cancel பண்றீங்க. அந்த மாரி எப்புடி sir நீங்க சொல்லுவிங்க. அந்தமாதிரி options இல்ல. எல்லா online ல தா book பண்றாங்க. அப்படின்றப்போ நீங்க வந்து எந்த booking, அது யாரா அந்த ஊருக்கு போறதா இருந்தா okay. Booking கிடைக்கலைனா எங்களுக்கு loss loss தானே sir. so அந்த loss அ நாங்க இது பண்றதுக்காக, equal பண்றதுக்காகதா உங்களோடதுலேந்து இருந்து நாங்க twenty five percent புடிப்போம் நாங்க. அது எப்போதுமே company யோட rules regulations procedures ஏ அதுதா sir. இங்க எந்த travels ல வேணாலும் கேட்டு பாருங்க, இது மாதிரி தான் சொல்லுவாங்க. five percentage எடுத்தா எங்களுக்கு அதுல ஒரு benefit டுமே இருக்காதே sir. twenty five percentage தான். bus ங்கறது நாள twenty five percentage நாங்க போட்டிருக்கோம். இதே cab அந்த மாதிரி நான் fifteen percentage அந்த மாதிரி உங்களுக்கு less ஆகும் bus ன்றதால twenty five percentage தா sir வரும்.